அந்த மாட்டு சுத்தி நறைய திங்ஸ் வெச்சிருக்காங்க.

இங்க ஒரு சின்ன பில்டிங் இருக்கு.

இந்த பில்டிங்க்கு பக்கத்துல ஒரு ஷீட் போட்ட ஒரு பில்டிங் இருக்--

இந்த ரேக் கிரீன் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இந்த டேபிள்ல பாட்டில் கிளாஸ் வெச்சிருக்காங்க.

இந்த பார்க்கிங் ஏரியாக்கு ரைட் சைடுல கொஞ்ச பேர் நின்னுட்ருக்காங்க.

இந்த பில்டிங்க சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு.

ப்ளூ அண்ட் எல்லோ கலர்ல ஃபிளாக்ஸ் வெச்சிருக்காங்க.

கடைக்கு வெளிய கொஞ்ச பேர் நின்னுட்ருக்காங்க அவங்க ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

இது ஒரு ஃப்ரூட் ஷாப் .

இங்க கொஞ்ச பேர் இருக்காங்க அவங்க ஃபேஸ் ப்ளர்ரா இருக்கு.

அந்த மிரர்க்கு பக்கத்துல ஒரு டி_வி இருக்கு.

இந்த இடத்துல கொஞ்சம் மரங்கள் இருக்கு.

இந்த சர்ச்சுக்கு வெளிய ஒரு கேண்டில் பத்த வெக்கிற மாரி ஸ்டேண்டு வெச்சுருக்காங்க.

இந்த வீட்டு ஓட கேட் ஓபன்ல இருக்கு.

மாஸ்க் போட்டு ஒருத்தர் சைக்கிள்ல உக்காந்துட்ருக்காரு.

அந்த டென்ட் பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கு.

அவங்களுக்கு பின்னாடி ஹேர் எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷ்னல் சலூன் இருக்கு.